அங்க வந்துட்டு அதுல வந்து அந்த ஊர் மக்கள் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பிரச்சனையில வந்துட்டு அங்க உள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி தொட்டிக்கு அதுக்கு மேல ஏறி நின்னு bathroom போயிருக்காங்க two bathroom அந்த தண்ணிக்குள்ள அடுத்தவங்க அவங்க குடிக்கக்கூடாது இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இதெல்லாம் அருவருப்பான விஷயம் தானே நாளைக்கு உனக்கு இந்த தண்ணி உனக்கு யார் தருவா நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு வந்து அடுத்தவனுக்கு அந்த நிலைமைன்னா உனக்கு நாளைக்கு அந்த நிலைமை வராதா அது மட்டும் இல்லாம அஹ் நிறைய இன்னைக்கு நான் நேத்து பார்த்த news ல வந்து ஒரு விவசாயி வந்து இரண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி பயிர் இது இடம் இது பண்ணி பயிர் எல்லாம் போட்டு இது விளைவிச்சிருக்காரு அந்த time பார்த்து அவர் என்னாச்சுன்னா பயிர் எல்லாம் கருகிருச்சு கருகி அவர் இருந்து அழுறாரு ரெண்டு லட்ச ரூபாய் போச்சு அப்படின்ட்டு ஆனா இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு யாரு பொறுப்பேற்பா நமக்காகதான் அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்றாங்க ஆனா இந்த government அவங்களுக்கு குடுக்குமா வட்டியோட சேர்த்து பணத்தை கட்டுன்னு சொல்லி அவங்களோட கழுத்தை போய் மிதிக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் விவசாயிங்களோட வாழ்க்கை அது மட்டும் இல்லாம அஹ் பொங்கல் time மு கரும்போட ஒரு கரும்போட rate வந்து அறுபது ரூபாய் இருந்துச்சு ஒரு கரும்போட விலை அதுக்கடுத்து ரெண்டு நாள்ல ஒரு கரும்போட விலை வந்து இருபது ரூபாய் ஆயிடுச்சு அப்போ

குறையாது எல்லாத்திலயுமே பணம் எல்லாத்திலயுமே பணம் எல்லாத்திலயுமே அவங்க இப்படி பணம் பாத்து பாத்து வெச்சு நாட்டையே நாசமாக்குறாங்க பாவப்பட்ட மக்களோட வயித்துலதான் அடிக்கிறாங்களே தவிர நல்லா இருக்கிறவன் எல்லாம் என்னைக்குமே நல்லா இருந்துட்டுதான் இருக்கான் அஹ் விவசாய நிலங்கள்ல எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படுது அஹ் என்ன சொல்ல முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து நல்லா விவசாயம் பண்ணாங்க நல்ல இயற்கையான இதுதான் விவசாயம் பண்ணாங்க அவங்களுக்கான எல்லாமே correct ஆ இருந்துச்சு தண்ணி எல்லாமே correct ஆ இருந்துச்சு இப்போ இப்போ வந்து அசால்டா வந்து ரோட்டோரம் எல்லா மரங்களையுமே வெட்டுறாங்க அந்த மரம் வந்துட்டு நமக்கு எவ்வளவு நன்மையைத் தருது தெரியுமா நிழலை மட்டுமா ஒரு மரம் தருது முன்னாடி காலத்துல வந்து இந்த ஆலமரம் எல்லாம் இருக்கும் நிறைய எல்லா ஊர்கள்லயும் இருக்கும் அப்ப அங்க வந்துட்டு பெரியவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து பேசுவாங்க பேசுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆஸ்வாசமா இருக்கும் அந்த அதாவது காற்று இயற்கையான காற்று இப்ப யாருக்கு இயற்கையான காற்று கிடைக்க சொல்லு இப்ப full ஆ AC எங்க பார்த்தாலும் ACAC வெடிச்சு எத்தன பேர் சாகுறான் இயற்கையான காத்து வந்து ரொம்ப நல்லது அது நமக்கு நல்ல ஒரு இதுதான் தருது ஆனா அது எல்லாத்தையும் வெட்டுறாங்க easy ஆ எல்லாத்தையும் வெட்டிட்டு அழகு செடி அந்த செடி இந்த செடின்னு வைக்கிறாங்க இனி நம்ம எல்லாருமே முதுகுல ஒரு oxygen இதுதான் மாட்டிட்டுதான் நம்ம நடக்கக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்துரும் ஏன்னா நம்ம இயற்கையா கிடைக்கிற எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நல்லா செயற்கையா நம்ம எல்லாத்தையும் விரும்பி விரும்பி என்ன பண்றோம்னா நம்மளையே நம்ம கெ~ கெடுத்துக்கிறோம் அதுதான் உண்மை ஆமா ஆமா அதான் உண்மை ஏன்னா இப்ப வந்து மனுஷன் வந்து எல்லாருமே நான் ஆடம்பரமா வாழ்க்கையைதான் விரும்புறான் யாரும் அந்த பழைய காலத்து வாழ்க்கைய விரும்பல பழைய காலத்துல நீ யோசிச்சு பாரு எங்க ஊரு இப்ப கூட எ~ எ~ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க வீட்ல வந்து பழைய காலத்தோட வீடுதான் சரியா அது வந்து நல்லா இருக்கும் என்னதுன்னா என்னது ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்கு நடுவுல வந்து என்னதுன்னா அந்த மழையெல்லாம் விழுந்தா வந்து என்னது அந்த தண்ணி தட்டி தண்ணி தேங்கிரும்ல உள்ளாடி மழை அந்த மாதிரி பட்ட ஒரு setup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 இப்ப வந்து வளர்க்கிறாங்க மரங்களை வளர்க்கிறாங்க அழகுக்கு வளர்க்கிறாங்களே தவிர விவசாயம் பண்ணணுமே நம்ம விவசாயத்தை நம்ம முன்னேற்றணுமே அந்த மாதிரி வளர்க்கவில்லை எல்லாருமே வந்து ஆடம்பரத்தை வச்சுதான் வளர்க்கிறாங்க அதுவும் மத்தவங்க சொல்லலாம் நம்ம இப்படி விவசாயம் பண்றோம் அதுக்கு வேண்டியே நிறைய பேரு விவசாயம் பண்றவங்களும் இருக்காங்க அது வந்து என்னதுன்னா season time ல மட்டும்தான் அவங்க இது பண்றாங்களாம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அப்போ கரும்பை வந்து இந்த time அ போட்டு இந்த time ல பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணி இதெல்லாம் பண்றாங்களாம் அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கு வருத்தமா இருக்கும் ஏ அது வந்து வெறும் பொங்கல் அன்னைக்கு அது மட்டும்தான் அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் காசு வந்து உயர்வா இருக்கிற நாள் அதுக்கு பிறகும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் ரெண்டுதான் எல்லா நாளுமே ஓரளவுக்கு ஒரே அஹ் காசா இருந்துச்சுன்னா என்ன இப்போ அம்பது ரூபாய் இல்லை பொங்கல் time ல ஒரு நாற்பது ரூபாய் அதுக்கப்புறமும் அதே நாற்பது ரூபாய் வச்சிருக்கலாம்ல ஏன் அதை வந்து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 அந்த மாதிரி வித்துட்டு இருந்தது ஆனா ஒரு time ல வந்து அரை கிலோ தக்காளி வந்து பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க இப்ப recent ஆ ஏன்னா ஒரு நாள் வந்து ஐம்பது ரூபாய்ல இருக்கிறது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்படி மாறிடுது ஏன்னா விவ~ அது வந்து விவசாயம் ஆனா இதுவே எடுத்துக்கோ ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கோ அது வந்து என்னது ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த மாதிரிதான் வரும் smart phone smart watch உ smart laptop உ அதுக்கு எல்லாத்துக்குமே காசு அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறவங்க ஆனா இந்த விவசாயத்துக்கு நம்ம அங்க என்ன பேரம் பேசுவோம் நம்ம மார்க்கெட் சந்தையில போயிட்டு இருந்து பேரம் பேசுவோமே தவிர பேரம் பேசாம யாரும் வாங்க மாட்டோம் இதை நீங்க கம்மி பண்ணிருந்தாதான் நாங்க வாங்குவோம் அப்படிதான் எல்லாருமே எங்க வீட்லயே எடுத்துக்கோ பேரம் பேசாம வாங்க மாட்டாங்க பேரம் பேசி தான் வாங்குவாங்க இந்த பேரம் பேசியதுல என்னதான் கிடைக்கப் போகுது அவங்களுக்கே ஒரு லாபம் கிடைக்காது நமக்கு அதுல என்ன கிடைக்கப் போகுது ஒரு இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ தான் லாபம் கிடைக்கும் அதுல என்ன இது கிடைச்சிற போகுது ஏன்னா அவங்கதானே பாவப்பட்டவங்க அவங்கதானே ஏழைகள் நம்ம அவங்ககிட்டதானே போய் கேட்போம்

அப்படித்தான் கூட்டுவாங்க ஒரு diesel விலை அஹ் உழுது இது பண்ணா diesel விலை petrol விலை கூடியிருக்கு எல்லாமே கூடியிருக்கும் போது ஒரு பயிருக்கான கடன் தர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பயிர் அதுவும் அவங்களா நிர்ணயம் பண்றாங்க அரிசி rate அதுவும் government

நம்ம அவங்க இடத்துல நின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இது பண்ணுவோமா அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்பதான் நாளைக்கு வந்துட்டு நம்ம நல்லா இருக்க முடியும் நான் என்ன சொல்றது நிறைய செடி எல்லாம் நிறைய செடி கொடி மரம் எல்லாமே நம்ம கண்டிப்பா வளர்க்கிறோம் இப்ப எல்லாம் எல்லாரும் என்ன வீட்டைச் சுத்தி interlock போடுறாங்க மரத்த எல்லாம் வெட்டிக்கிட்டு எதுக்கு அழகு யாரு நாலு பேர் வந்து பார்த்து அஹ் நல்லா இருக்கு உங்க வீடு அப்படின்னு சொல்லுறதுக்கு இது எதுக்கு தேவை நமக்கு அதா நமக்குத் தேவை நாளைக்கு வந்து நமக்கு நமக்கு வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்து நின்னாலுமே நமக்கு நிழல் தரக்கூடிய மரங்களைதான் நம்ம இது பண்ணணுமே தவிர மரம் இருந்தா அதுக்கு அடியில நிக்கணும் interlock அடியில நம்ம நிற்க முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா அந்த அழகு நமக்கு அழகு வந்து நம்மளை ஆபத்தைதான் தரும் எப்பயுமே நம்மளை தேடி போகக் கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணி வாழ்க்கையில நல்லா இருக்கும்.

அமன்டி அனு நாங்க ஒரு வாரம்மா tour க்கு போயிருந்தம்டி நம்மலோட இந்தியாகுள்ள full லா tour போயிருந்தோம். ஆமா அனு. எனக்கே தெரியாது திடீர்னு தான் இந்தமாரி நாங்க plan பண்ணி போனோம் அனு. நா வந்து இப்ப தமிழ்நாடுல இருந்து நம்ம north side east west south full லா ஒரு round அடிசுட்டு வந்துட்டேன் அனு. solo tour லாம் இல்ல அனு family யோட நல்லா போய் enjoy பண்ணிட்டு வந்தே அனு. தாஜ்மஹால் ஹேய் நான் ஆக்ராக்கெல்லாம் போனேன் அனு. ஆமா அனு தாஜ்மஹால் அப்றம் அகனகுள்ள இருக்க நிறைய temples எல்லாத்துக்கும் போனோம். north side ல கிட்டதட்ட ஜம்மு நம்ம வந்து இந்தியாகும் பாக்கிஸ்தான்கும் இடையில்ல இருக்குற அந்த ஒரு connection இருக்கும் பாத்தியா அங்க வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதலாம் பாத்தம் ரெண்டுபேத்துக்கு between ல இருக்குற அந்த area வலாம் பாத்துட்டு வந்தோம். இல்ல அனு நாங்க வந்து as travel அப்படின்ற ஒரு travel ல book பன்னி family யோட tour கூட்டிட்டு போனாங்க அவுங்களே. ஆமா அனு. அவுங்களுக்கு நாம முன்னாடியே pay பண்ணா மட்டும் போதும் அவுங்களே வந்து நம்மள நம்மள்ளுக்கு கூட்டிட்டு போறதுல இருந்து சாப்பாடு எல்லாதுமே அவுங்களே செலவு பண்ணிக்குறாங்க. ஆஹ் சொல்றேன் அனு. இப்ப தாஜ்மஹாலுக்கு நீ உள்ள போனேனா நல்லா பெரிய அது gate யே ரொம்ப பெருசா இருக்கும் உள்ள போகப் போக உனக்கு அப்டியே super ரா இருக்கும் வாசலெல்லாம் நிறைய garden வச்சு நடுவுல river. ஆஹ் அந்த நதியோட நதி கரையில தான் தாஜ்மஹால் இருக்கா so அவங்க ரெண்டு பேரும் மும்தாஜ்ம் மும்தாஜ் ஓட love வ வந்து வெளிப்படுத்துவதற்கு இந்த தாஜ்மஹால் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்பா இருந்துச்சு அனு. நீ பாக்க பாக்க வெளிய வரவே மனசு இல்ல அப்படி இருந்த்சு அனு. அங்க வந்து ஆஹ் வந்து நம்ம எவ்ளோ நேரம் வேணாம் இருந்துக்கலாம் ஆனா அவுங்க வந்து கூடிட்டி போனது வந்து half hour time குடுத்தாங்க உனக்கு ஒன்னு தெரியும்மா தாஜ்மஹால் காலையில ஒரு colour ல இருக்கும்மா மதியானம் ஒரு colour ரு சாயங்காலம் ஒரு colour ல இருக்குமா? இதே ஒவ்வொரு season அப்பையும் மாறிக்கிட்டே இருக்கும்மா?

தாஜ்மஹால்தான்பா எல்லாமமே அப்படியே பாத்தேன்ன எல்லாமமே அப்படியே வாய பொளந்துட்டு நிக்கிரமாரி இருந்துச்சு. இல்ல இபோ வந்து full security நாள பக்கத்தல பாக்க விடல கொஞ்சம் தூரம்மா.

ஆஹ் ஆமா அனு இந்த travels ல வந்து எல்லாத்துக்குமே tourist ங்குரத்க்கு தனியா ஒரு ticket குடுத்துருவாங்க so வந்து எல்லாம் VIP மாரி எங்கள guide பண்ணுவாங்க அந்த travels ல. இல்ல எங்கலுக்கு வந்து கூடவே வந்துட்டாங்க tourist guide எல்லாருமே. வேற அனு கேட்டினாஆக்ரால சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துசு நம்மளுக்கு அது தான முக்கியம் அதுனால போயி நல்லா full கட்டு கட்டிட்டு வந்தாச்சு. north side தன்னால எல்லாமமே variety variety யா இருந்துச்சு நம்ம south ளைக்கும் north கும் அவ்ளோ diferrence இருக்கு அனு இங்க சாப்டர சாப்பாடு வேற அங்க சாப்டர சாப்பாடு வேற. அப்படி இருந்துச்சு five star hotel ல கூட அப்படி சாப்ட முடியாது அந்த அளவுக்கு வீட்டுள்ளே கிடச்சுனா பாதுக்கோவே சாப்பாடு. நம்ம ஊரு இட்லி தோசைலாம் அடிச்சுக்க முடியாது but இருந்தாலும் புதுசா சப்டைல நல்லா தான் அனு இருந்துச்சு ஆனா அவுங்களே சாப்பாடுக்கு நம்மக்கு என்ன வேணும்மோ அவுங்களே சாப்பாடுக்கு வந்து ready பண்ணிடாங்க.

அதான் அனு நம்மளுக்கு எதுவேணும்னா சாப்டுக்கலாம் அது வந்து அவுங்களே வந்து நம்மளுக்கு sponsor பண்ணிறாங்க. இல்ல அணு அவுங்க இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போறமோ அந்த இடத்துல வந்து இப்போ நாங்க வந்து ஆஹ் ஆக்ரலவந்து ரெண்டு நாள் stay பண்ணோம் so அவுங்களே five star hotel எங்களுக்காண்டி book பண்ணி அங்கயே வந்து நாங்க stay பண்ணிட்டோம் அங்கேயே நம்ம என்ன வேணாலும் சாப்டுக்கலாம். என்ன பண்ணாலும் அவுங்களே சிலவு பண்ணிகிருவங்க நம்மளுக்கு நாங்க அதா எங்களுக்கு VIP ticket தனியா குடுத்துருவாங்க so எதா இருந்தாலும் எங்கள VIP மாரியே treat பண்ணாங்க அந்த travels ல. ஆஹ் super ரா இருந்துச்சு அனு five star hotel நானும் இப்போ தான் first time போனேன் ஒரு நல்லா experiment டா நல்லா experience சா இருந்துச்சு அனு. காசு ரொம்பலம் இல்ல அனு இப்போ நம்மலா போனும்ன நாளும் கண்டிப்பா இப்போ நம்ம world இந்தியா full லா tour போனும்னாலே one lakh கிட்ட செலவு ஆகிரும் family யோட அதுவும் per per head க்கு ten thousand இபோ போட்டி பாத்தா உள்ள போயிட்டு வந்துட்டோம் அனு. நம்ம இங்கையும் அங்கையும் full லா வந்து dress code யே change ஆகுது இங்க நம்ம saree chudithar அந்த மாறி தான் ஆனா அங்னகுள்ள வந்து clothes லாம் different different varietes ல different cloth type எல்லாமே.

இல்ல அனு நா எப்பையும் போல நம்ம இங்க போட்ர மாறி தான் போட்டு போன்னேன். But அங்க போகவும் purchase வேற இது பண்ணே அங்க இருந்து நிறையா purchase வாங்கிட்டு வந்துருக்கேன் உனக்கு காட்றேன் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து. ஜம்முன் கேஷ்மீர் அந்த side போல அனு இப்போ lockdown. நால அங்குனகுள்ளலாம் போக விடல நா போன side வந்து நல்லா climate north side. நால ரொம்ப குளிரும் இல்லாம ரொம்ப வெயில்லும் இல்லமா medium மா இருந்துச்சு அனு. நல்லா enjoy பண்ணோம் நாங்க நாங்க வந்து ஆக்ரா மட்டும் போகலையே நிறையா இடம் போனம்மே நல்லா enjoy பண்ணோம் நாங்க.

ஹம் நல்லா இருந்துச்சு அனு அதுக்கு அப்றம் நாங்க வந்து கோவாவும் போனோம் அனு beach ஒரு beach தான் அனு இருக்கும் அங்க நல்லா பெருசா இருக்கும் அங்க beach நல்லா அங்குனகுள்ள எல்லாரும்மே வந்து ஆனா அது வந்து எல்லாரும் வந்து. போனாவந்து நல்லா இருக்காதுன்னு சொன்னங்க சில பேரு ஆனா அங்க super ரா இருந்துச்சு இங்க அங்க இருக்க climate க்கு அங்க இருக்க. peoples எல்லாரும்மே நல்லா நம்மல மாறி தான் இருக்காங்க அவுங்களும் நம்மல மாறி dress போட்டுட்டு neat தான் இருக்காங்க அது எங்களுக்கு தனியா போயிருந்தா தெரிஞ்சுருக்கும் அனு நாங்க as travel ல போனதுனால எல்லா செல்லவும் அவுங்களே பாத்துட்டாங்க நாங்க அங்க கோவால ஒரு நாள் night stay பண்ணோம் அங்க night வந்து party அதுமாரி festival லாம் daily அங்க night டு festival நடக்கும்மா? so super ரா இருந்துச்சு அங்க food வந்து full லா sea food தான் இருந்துச்சு so எல்லாமமே taste இருந்துச்சு நல்லா enjoy பண்ணோம் அங்கையும் sosuper ரா இருந்துச்சு. ஆஹ் fish மட்டும் இல்லம்மா நிறையா இறால் அப்படி சொல்லுவாங்கள இறால் அங்க different different டா இருக்கு sea food நம்மள்ளுக்கு தெரிஞ்சதுலாம் மீனு ஆஹ் நண்டு இறால் அந்த மாரி தான் இருக்கும் ஆனா but அங்னக்குள்ள வந்து விதம் விதம் ஆஹ் இருக்கு sea food இப்படிலாம்மா? sea குள்ள இது huge beings இருக்கா அப்படினு சொல்லி பாத்து வியக்குறமாரி இருக்கு எல்லாமமே. ஹம் அவுங்க வந்து pure தான் அனு safety யா எல்லா safety process ம் பண்ணிதான் safe வா clinic கா clean யா hygienic கா தான் நம்மளுக்கு பண்ணி தராங்க. எர் எந்த வித இதுவும் இல்லம்மா நம்மளுக்கு neat வந்து serve பன்றாங்க. as travel அப்படிங்குறது start பண்ணது வந்து ஒரு ten years யா அவுங்க வந்து run பண்ணிட்டு இருக்காங்க but அவுங்களோட star வந்து five star குடுத்துருவாங்க அவுங்கலே எல்லாத்துக்கும் எல்லாருமே அவங்களுக்கு வந்து four to five star தான் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து low cost ல இவ்வளவு பெரிய tour arrange பண்ணி எங்கள secure கூட்டிட்டு வந்துருக்காங்கா so வந்து நீயும் try பன்றதுனா try பண்ணி பாரு நா உனக்கு contect வந்து உனக்கு அனுப்புறேன் இல்ல அனு இது எங்கள flight லே கூட்டிட்டு போய்ட்டாங்க flight and flight ல இங்க இருந்து கோவா போயி கோவால இங்க இருந்து ஆக்ரா போயிட்டு மறுபடியும் ஆக்ரால இருந்து கால்கட்டா போயிட்டு கால்கட்டா இருந்து தமிழ்நாடு வந்துட்டோம் flight லே இடையில வந்து சின்ன சின்ன ஆஹ் இது. ஊருக்கு போகுரப்ப அவுங்களே வந்து bus travel bus பெரிய bus அவுங்களே புடிச்சுட்டு கொண்டு வந்துட்டாங்க so எங்கலுக்கு எந்த வித சிரம்மம் இல்லம்மா நாங்க secure யா போயிட்டு secure யா வந்துட்டோம்.

Per head க்கு ten thousand யோட நிப்பாட்டிறாங்க. அது என்னனு தெரியல. But இது ஒரு நல்ல நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு helpful ஆனா ஒரு முடிவு தான் இந்த travel எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குமா? ஆஹ் சொல்லு அனு நீயும் நல்லா போயி enjoy பண்ணிட்டுவா இது மட்டும் இல்ல இது இந்தியா மட்டும் இல்ல இந்தியாவ தாண்டி எந்த ஊருக்கு போ எந்த state க்கு வேணாலும் நம்மல கூட்டிட்டு போறாங்கங்க எந்த country க்கு வேணாலும் நம்மல கூட்டிட்டு போறாங்க.

ஆஹ் okay அனு நா இதுக்குன்னு உனக்கு contect details லாம் அனுப்பி வைக்கவா.

agriculture வேளாண்மை வேளாண்மைக்கான தமிழில் உள்ள வேறு வேறு பெயர்கள் உளவு, வேளாண்மை, விவசாயம், சமம் இவை உரவுக்காகவும் ஏனைய பயன் ஏனைய படுத்த காகவும் சில வகை பயிர்களை உற்பத்தி செய்வதையும் கால்நடை வளத்தையும் குறிக்கும் வேளாண்மை ஒரு முக்கியமான முதனிலை தொழிலாகும். இத்தொழிலில் மனிதன் இயற்கையில் இருந்து கிடைக்கும் பொருள்களை சேகரித்து பயன்படுத்தி கொள்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவ்வியர்க்கையோடு ஒன்றிணைந்து பணியாற்றி உணவு பொருள்களை உற்பத்தியாக்கி கொள்கிறான். வீட்டு விலங்குகள் அனைத்தும் தாவரங்களிருந்தும் உற்பத்தி~ உற்பத்தியை கொண்டு நாகரீகங்களுக்கு வழிவகுத்துட சிறப்பான மாயனவியல் வளர்ச்சி வேளாண்மையாகும் உணவு பெருக்கத்தை உருவாக்கி கொள்வது அடர்த்தியான மக்கள் தொகை அனைத்தும் இள தடுப்பு சமூகங்களை வள தடுக்க உதவுகிறது கால்வாய்களை வெட்டுதல் மற்றும் பல்வேறு வகையிலான நீர்பாசலங்கள் மூலம் பயிர் வளபித்தளுக்கு ஏற்றால்போல் நிலத்தின் ஏற்பு திறனை நீடிப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான சிறப்பு பொருளுக்குரிய உத்திகளோடு வேளாண் தொழில் தொடர்பு கொண்டிருக்கிறது. பயிரிட கூடிய நிலத்தின் பயிர்களை சாகுபடி செய்தல்

வேளாண்மைக்கு வளர்ச்சியை முன்னேற்றங்கள் வெவ்வேறு தற்பெருமை நிலைகள், பண்பாடு தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை சார்ந்து மாறுபட்டும் இருக்கின்றன. எனினும், விலங்குகளின் காதல்லயும் பழக்கபடுத்தி பயன்படுத்தி கொண்டுவர நிலத்தை பயன்~பண் பயன்படுத்துவதற்காக மனநிலை நாம தொழில்நுட்பங்களில் வேளாண்மை அழிந்து கொண்டிருக்கிறது. தாவர~தாவரங்களை பயிற்ரை நீர் பாச்சலும் தேவை கருப்பு பயிர் முறையும் உள்ளது. விலங்குகளை வளர்க்க புல்வேளியும் தேவை. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தொழில்நுட்ப வேளாண்மை வரை மேலோங்கி உள்ளதால் ஓரின சாகுபடி மூல கொஞ்சம் பழதாகிவிட்டது எனினும் வேளாண்மை தொழில்ல இயற்கையோடு விஷயங்கள் அனைத்தும் நிலை பொருள் வேளாண்மை. பெண்ம மற்றும் உயிரிய வேளாண்மை organic agriculture என்பதை இன்று நடைமுறைக்கு வந்துள்ளன. வேளாண்மையை பற்றிய ஆய்வை வேளாண் அறிவியல் என்கிறோம். வேளாண் அறிவியல் சார்ந்த தாவர வளர்ச்சி தோட்டகலை எனப்படும். இதற்க்கான பெயர் வரலாறு எவ்வாறு என்பதை நாம் பார்ப்போம். வெள் என்னும் சொல் அடியாக சேர்ந்த வேளாண்மை என்னும் சொல் பொதுவாக கோடை, ஈகை, ஆகியவற்றை குறிக்கும்.

விருப்பத்துடன் பிறவை பேணுதல் என்று எப்பொழுதும் கொண்டதாகும். வேளாண்மை குறிக்கின்ற agriculture என்கிண்ர ஆங்கில சொல் agricultura என்னும் லட்டின் சொல்லிளுருந்து பிறக்கிறது.

மேலும் cultura என்னும் சொல்லோடு பண்பாடு செம் செம்மை பொருளை ஈர்த்தது. அதை தொடர்ந்து கல் என்னும் சொல் வழிபாடு என்னும் பொரிளிலும் உள்ளத்~உள்ளத்தை பண்படுத் உள்ளதை பண்படுத்தல் கல்வி என்னும் பொருளிலும் வழங்கலாயிற்று. பள்ளி கல்வி என்பது அகழ்கள் என்னும் பொருள் தருவதையும் இவ்வாறு நிலத்தோடு தொடர்புடைய வேளாண்மை தொழில் மனிதயினத்தின் உயிரில் செயல்பாடுகளை உணர்த்துகின்ற காரணியாற்று. இது விவசாயத்துக்கான வரலாறு விவசாய வரலாறு மனித வரலாற்றின் உலகளாவிய சமூக பொருளாதார மாற்றத்துக்கு முக்கியமான காரணியா இருந்தது. விவசாய முன்னேற்றம் மனித நாகரீக~நாகரீகத்தில் ஒரு பெரிய பங்காற்றியது என்னலா வேளாண்மையே மற்றும் எல்லா கலைகளுக்கும் மொழி படுத்தப்பட்ட சட்ட அவைகளுக்கும் காரணமாக அமைந்தது. விவசாய்கள் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான உற்பத்தி செய்துகொள்ளும்போது அந்த சமூகத்தில் உள்ள மற்றவர்கள் உரம் உற்பத்தி தவிர்த்து மற்ற பணிகளில் தங்களை அர்பணித்து கொள்ளமுடிந்தது. வரலாற்று ஆசிரியர்களும் விவசாயத்தின் வளர்ச்சி மனித நாகரீகதை சார்ந்த நீண்ட கால் விவாதித்து நீண்ட காலமாக விவாதித்து வத்துள்ளார். வேளாண் தொழில் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது. இந்த பல்வியல் கால கட்டத்தில் வேலை வாழ்க்கையிலும் மத சூழலிலும் பெரிய அளவில் விரிவடைந்துள்ளது. இந்த புதிய தொழில் நுட்பங்களில்

பெரும் மாறுதளை நிகழ்த்தி உள்ளன. வேளாண் உற்பத்தி பொருட்கள் மனிதனால் பலவிதமான வேளாண் பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. சில உணவுகாகவும், சில திலைகளுக்காகவும் பயிரிடப்படுகின்றன. வானிலை மனிதனுக்கு அடிப்படை உணவாகும். மாவு சத்து கொண்ட விதைகளுடைய தானியங்களை புள் வகை தாவரங்கலாகட்டும் நெல், கோதுமை, சோளம் மற்றும் திணைகள் பொதுவாக தனிய வகைகளாகும். விவசாய உற்பத்தி உரங்களை பொதுவாக உணவுகள் ஏ இனங்கள் எரிபொருள் மூலப்பொருட்கள், மருந்து பொருட்கள், ஊக்க மருந்துகள் மற்றும் ஒப்பனை வகை பொருட்கள் என பல்~ பல்வாறு பலவாறு வகைபடுத்தலாம். தர்காலத்தில் தாவரங்கள் இயற்க்கை எரிபொருட்கள் இயற்க்கை மருந்து பொருட்கள் மற்றும் மருந்துகளின் உர்த்திகளுக்கு பயன்படுகின்றன. வேளாண்மை சார்ந்த முறைகள் யாவை? வேளாண்மை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம இங்க பார்ப்போம். மக்கள் தொகை அறிகரிப்பின் விளைவாக உணவு தேவை அதிகரித்து உள்ளது. விதை நிலங்களின் பரப்பளவோ நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது. அறிவியல் தொழில்நுட்பத்தோடு கூடிய புதிய வகை அணுகுமுறைகளை அறிவோம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிலத்தடியில் தொடக்கி அறுவடை உள்ள அனைத்து வகையான செயல்களிலும் வேளாண்மை சார்ந்த செயல்மொழிகள் என அழைக்கப்படுகின்றன. பயிர் சாகுபடி என்பது சாகுபை காலத்தில் விவசாயிகளால் மேற்கொள்ளப்படும் பல செயல்களில் உள்ளடைக்கியதாகும். நிலத்தை தயார்செய்தல் மற்றும் விளைத்தல் இயற்க்கை மற்றும் செயற்கை உறவிடல் பல வகையான பாசன முறைகள், கலை எடுத்தல் கலைச்செடிகளில் இருந்தும் பயிர்களையும் பாதுகாத்தல், கலை எடுக்கும் கருவிகள்,

பல சொட்டு தேவையான முதன்மையான செயல்களாகும். அடியில் உள்ள மண்ணின் சத்தை மேலே கொண்டுவரவும் படிமை தன்மை நீக்கவும் தயார் செய்தல் வேண்டும். இது உழுதல் சமன்ப்படுத்தல் மற்றும் உரவிடல் ஆகிய செயல்களை உள்ளடைக்கியதாகும். உரவு என்னும் அதிகாரத்தில் வேளாண்மை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. கொடி பகுதி கற்றார் உரைக்கினே பீட்டுரையும் வேளாண்மை சாலப்படும். உழவன் ஒரு பழம் பழுக்கி காய் பழமாகும் படி தன் நிலத்தை உழுது காய வைத்தான் ஒரு பிடி எருவும் விடாமலையே அந்நிலத்தில் பயிர் எப்படி வளரும் இக்குருளின் மூலம் உழுதலின் அவசியத்தை புரிந்து கொள்கிறோம். நந்து உழுதலின் மூலம் காய்சோட்டம் அதிகமாகிறது. நிலத்திலுள்ள இலை தழை போன்றவர்ரெல்லாம் மண்ணில் நல்லதொரு கொடுக்கின்றது என அறிகின்றோம். மேலும் எறியும் நன்றால் எரு எடுத்தால் நீடும்முன் காத்து. ஏறு வெட்டி உழுவதை விட எரு விடுத்தல் நல்லது. இவ்விரண்டும் செயலில் கலை எடுத்தலில் இருக்கிறது நீர் பச்சுவதை விட பயிரை அழியாமல் காப்பது நல்லது என்னும் குரலில் நம் முன்னோர்கள் பயிர்களுக்கு இயற்கை முறையில் ஒருபோன்ற இயற்க்கை உரங்களை பயன்படுத்தியது அறியலாம். பூவியல் என்பது கீழ் மண்ணை மேலே கொண்டுவருதிலும் அதன் படிமை தன்மை நீக்கி மேன்மை ஆக்குவதும் ஆகும். இதனால் மண்ணானது தாவரத்தின் வேர் சுவா~சுவாசிக்க தேவையான காட்சி அளிக்கிறது. நீண்ட காலத்திற்கு நிலைக்க செய்கிறது. நம்மை செய்யும் முவ்வேரிகளின் வளர்ச்சியினை ஊக்குவிப்பது மூலம். வளமான மண்ணை பித்தல மண்ணை மேலே மேலேகொண்டு வரசெய்கிறது. கலை தாவங்கலையும் அதன் விலை விதைகலியும் மண்ணிலிருந்து நீக்குகிறது இதனால் உற்பத்தி அதிகரிக்கலாம் என்பதோடு மட்டும் அல்லாமல் மண்ணரிப்பை தடுக்கவும் carbon dioxide வெளியே வெளியிடும் சிரவை தோண்டவும் மண் உயிர் பொருள் செய்வதையும் மாறுபடுவதையும் குறிக்கின்றது. உழுதல் என்பது இரண்டு முறைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. போன்று எருதுகள் மட்டும் ஏற்கலத்தை கொண்டு உழுதல் என்று பர~பாரம்பரியம் முறை மற்றொன்று ஏருந்து மூலம் மேற்கொள்ள படுகிறது இது நேரத்தையும் பணத்தையும் மிச்ச படுத்துகிறத மேலும் மண்வெட்டி, மண்வாரி, கலைகொத்தி மற்றும் கோடரி என்பன உழுதல் செயலுக்கு பயன்படும் பிற கருவிகலாகும். மண் அளவு நிலத்தை சமன் படுத்தல் உழவு மேற்கொள்ளப்பட்ட நிலத்தில் பெரிய பெரிய மண்கட்டிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே சமன் படுத்தய சமன் படுத்திய கொண்டு நிலத்தை சமன் படுத்தல் முக்கியமான செயலாகும். உரமிடல் சில நேரங்களில் உழுதல் செயலுக்கு முன்பாகவே மண்ணில் உரம் சேர்க்கப்படுகின்றது. ஏனினில் உழுதலின் போது உரமும் மண்ணும் நன்றாக ஒன்ரோடு ஒன்று கலக்க எரு எருவாகிறது. விதைத்தல் பயிர் வளர்ப்பின் மிகவும் முதன்மையான செயல்களின் இதுவும் ஒன்றாகும். மண்ணில் விதையை ஊன்றும் செயலுக்கு விதைத்தல் என்று பெயர். விதைகள் தர~தரமானதாகவும் தொட்~தொற்றுநோய்கள் கிருமிகள் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். விதை விதைப்பதற்கு முன் நிலத்தை ஈரபடுத்த வேண்டும். விளைத்தல் இரண்டு முறைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று தூவுதல் மற்றும் என்ற பாரம்பரிய முறையாகும். இம்முறையில் ஈரமான நிலத்தில் விதைகலானது கையினால் தூவப்படுகிறது. மற்றொண்டு இயந்திரம் மூலம் விளைத்தல் தொழில்முறை. இம்முறையில் விதையானது புனலின் உதவி கொண்டே அல்லது கூரிய முறைகொண்டு இரண்டு அல்லது மூன்று சொல் விளைவு வந்தவுடனே விதைக்கபடுகின்றது. ஆகவே, நாம் நம் ஆஹ் விளைகின்ற நிலங்களை விளைநிலமாக மாறாதபடிநம் நிலங்களை பாதுகாத்து உழவை காப்போம். நன்றி.